அது அவனோட அஹ் கல்வி மூலமா தான் வந்து அதிகமா இருக்கும் இப்ப அவன் பெற்ற கல்வி தான் அவனோட அஹ் எண்ணங்களையும் குணங்களையும் வந்து அதிகமா அதிகமா காட்டும் அவனோட வாழ்க்கைல வந்து கல்வி அப்படிங்கறது வந்து அஹ் க~ ஒரு விளக்கு மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப வந்து நம்ம வீட்ல வந்து ஒரு விளக்கு வந்து ஏத்தி வைக்கிறோம் அந்த வீ~ அப்போ அந்த விளக்குல இருந்து கிடைக்கக்கூடிய ஒளி வந்து நல்லா பிரகாசமா வீட்டையே வந்து ஒளிர வைக்குது அதுமாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் அப்படிங்கற ஒரு இதுல அஹ் ஒரு விளக்கு மாதிரி தான் கல்வி so அந்த கல்விய நாம பெற்றுட்டோம் அப்படினா வீட்ல எப்படி விளக்கு வந்து பிரகாசமா அந்த வீட்டவே வந்து ஜொலிக்க வைக்குது அது மாதிரி இந்த கல்வி வந்து நம்ம வாழ்க்கையவே வந்து நல்லா ஜொலிக்க வைக்கும் இப்ப வந்து அஹ் மனிதர்கள் வந்து அஹ் மற்ற விலங்குகளை விட அஹ் தனித்துவமா தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விலங்குகளுக்கு வந்து வெறும் அஞ்சறிவு மட்டும்தான் இருக்கு ஆனா வந்து மனிதர்களுக்கு ஆறறிவு இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு அப்படின்றது வந்து இருக்கிறதனாலதான் எந்த விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்வாங்க இது பண்ணனும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்து செய்வாங்க விலங்குகிட்ட இருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பகுத்தறிவு அந்த பகுத்தறிவ நம்ம வந்து எப்படி அஹ் நம்ம பெற்~ பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னா இந்த கல்வியினால மட்டும்தான் வந்து முடியும் இப்ப வந்து ஒருத்தன் வந்து நல்ல பணக்காரங்களா இருக்காங்க நல்லா அஹ் நிறைய காசு பணம் அவங்கள்ட்ட இருக்கு நல்ல செல்வாக்கு உடையவர்களா இருக்காங்க அவங்க அவங்களை மட்டும்தான் வந்து இந்த உலகம் வந்து மதிக்குமா அப்படினா கண்டிப்பா கிடையாது அந்த ந~ அந்த சூழ்நிலையில அவங்கள மதிக்கலாம் ஆனா அதவிட ஒருத்தர் வந்து நிறைய படிச்சுருக்காரு அப்படினா அது செல்வம் நிறைய வெச்சுருக்கவரோடதே இந்த கல்வி கற்றவர்களத்தான் வந்து இந்த சமுதாயம் வந்து அஹ் பெரிய அளவுல வந்து பார்க்கும் அவங்கள தான் வந்து அஹ் பெரிய அளவுல வந்து மதிப்பாங்க காசு பணம் இருக்கிறவங்கள மட்டும்தான் மதிப்பாங்க அப்படின்ற ஒரு அஹ் எண்ணம் வந்து நமக்கு இருக்கவே கூடாது நம்ம காசு பணம் இல்லைன்னாலும் நம்ம கிட்ட கல்வி இருக்கு அப்படீன்னு அந்த ஒரு விஷயம் இருந்தாவே நமக்கு போதும் இந்த உ~ மொத்த உலகமே வந்து நம்மளை வந்து நல்லா மதிச்சு நடந்துக்கும் இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து அஹ் இப்போ ஒரு அரசர் இருக்காரு அப்படின்னா அந்த அரசர் வந்து தானா ஓ~ தனி ஒருவரா வந்து அந்த நாட்ட வந்து வழி நடத்த முடியாது அதுக்கு அவங்களுக்கு வந்து உதவியா நிறைய அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க அந்த அமைச்சர்கள் வந்து நல்லா கல்வி கற்றவர்களாதான் இருப்பாங்க அந்த கல்வி கற்றவர்களத்தான் அமைச்சர்களா அந்த காலத்துல வந்து இருந்தாங்க அந்த அமைச்சர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னா நல்லது எ~ எப்படி பண்ணா அது நல்லதா நடக்கும் இது இப்படி பண்ணா நல்லது நடக்குமா இல்ல கெட்டது நடக்குமான்னு நல்லா அ~ நல்லா அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் வந்து அத அத வந்து அந்த

இப்ப வந்து நம்ம அஹ் நம் பெற்றுக்கொள்ள ப~ நாம எந்த ஒரு அஹ் வி~ விஷயத்துலயும் இப்ப நமக்குள்ள இது பண்ணிக்கறோம் அப்படின்னா அதோட பயன் வந்து நமக்கு வந்து இருக்கணும் இப்ப நம்ம கல்வி கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பயன் வந்து நமக்குத்தான் வந்து கிடைக்கும் அஹ் அதே இப்ப நம்ம வந்து நல்லா படிச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட நாட்டுக்கு வந்து நம்ம நல்ல விதமா சேவை செய்யலாம் கல்விக்கா~ கல்வி கற்றுக்கொ~ கொள்ள முடியாத ஓ~ நிறைய பேர் வந்து இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து பெண்களுக்கெல்லாம் கல்வியே கற்றுக்ககூ~ ~கூடாது அப்படினு சொல்லித்தான் அஹ் இருந்தாங்க

கல்வி எல்லாம் கத்துக்கக்கூடாது கல்வி கத்துக்கிட்டு வெளியில அவங்க என்ன வேலை செய்யவா போறாங்க அப்படிதான் வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இருக்க காலத்துல வந்து கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமமான ஒரு விஷயமாத்தான் வந்து இருக்கு அஹ் அஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான் கல்வி இருக்கணும் இன்னொருத்தருக்கு வந்து கல்வி இருக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே வந்து அஹ் தடை போட முடியாது இப்ப இந்~ இப்ப இருக்குற காலத்துல இப்ப இந்த கல்வி செல்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு அழியாத செல்வம் நம்ம என்னைக்குமே நம்மளை விட்டு நீங்காத ஒரு செல்வம் அப்டின்னா அது வந்து அந்த கல்வி தான் இப்ப ஒரு ஒரு மனுஷன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்ல வயசு இருக்க வரையும் நல்ல வேலை செய்யறாங்க சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க அவங்க பசங்களையும் நல்லா படிக்க வச்சு அஹ் வேலைக்கு எல்லாம் போறாங்க வயசான காலத்துல வந்து அவங்கனால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படிங்கற போது அவங்களோட பெத்த புள்ளே கூட அவங்கள கை விட~ நிலைமை இருக்கும் ஆனா வந்து இந்த கல்வி வந்து அவங்கள எந்த காலத்துலயும் வந்து கை விடவே விடாது

அஹ் கை விடாது இது வந்து அனைவருமே வந்து அஹ் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு பலமான ஆயுதம் அப்படின்னு எதுன்னு பாத்தோம் அப்படினா இந்த கல்வி மட்டும்தான் அப்படி இ~ இந்த இத வந்து யாரு வந்து சொல்றாங்க அப்படின்னா அஹ் தென்னாப்பிரிக்கால இருக்க ஜனாதிபதியா இருந்த நெல்சன் மண்டேலா தான் வந்து சொல்றாங்க இந்த உலகத்த மாத்தக்கூடிய ஒரு பலமான ஆயுதம் உண்டு அப்படீன்னா அது கல்விதான் அதனால இந்த கல்விய வந்து நம்ம எந்த வகையில நம்மனால இ~ பெற முடியுமோ அத வந்து நம்ம பெறலாம் அஹ் கல்வியோட முக்கியத்துவம் வந்து தெரியாம நம்ம வந்து அத அலட்சியமா நினச்சுடக்கூடாது படிப்பால மட்டும்தான் வந்து நம்மளோட உ~ நம்மளோட நாட்டை வந்து அஹ் நல்ல முன்னேற வெக்க முடியும் அப்படின்னு வந்து

கல்வி கற்று நல்ல மேன்மை அடைந்து அஹ் இருக்கணும் இப்போ ஒரு~ ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கான் அப்படீன்னா அவன் நல்ல வேலைக்குப் போக முடியும் நல்லா சம்பாரிக்க முடியும் இப்போ ஒருத்தன் நல்லா படிச்சிருந்து நல்ல வேலை செஞ்சு

தேவையான ஒரு நாட்டுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கு மனித வளங்கள் அதிகமா எந்த நாடு இருக்கோ அந்த நாடுதான் சீக்கிரமா வல்லரசா நா~ ஆகக்கூடிய ஒரு நாடா இருக்கு ஒரு நாடு வந்து முன்னேற முடியும் அப்படின்னா அந்த நாட்டுல இருக்க எல்லாருமே வந்து நல்லபடியா படிச்சு அஹ் நல்ல கல்வி கற்றிருந்தாத்தான் வந்து அந்த நாடு வந்து முன்னேற முடியும் இப்ப நம்ம அந்த காலத்துல நிறைய பேருக்கு கல்வி கத்துக்கவே முடியவே முடியாது அந்த சூழ்நிலையில தான் நிறைய பேர் வாழ்ந்தாங்க கல்வின்னா என்னன்னே தெரியாமதான் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனா இப்ப இருக்க காலத்துல வந்து நமக்கு easy ஆ கல்வி வந்து கிடைக்குது இப்ப நம்ம பாத்தோம் அப்படின்னா கா~ காமராசர் ஐயா வந்து எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காகதான் வந்து இந்த ஹம் மதிய உணவுத் திட்டம் அப்படின்றத ஒண்ணே கொண்டுவந்தாங்க அந்த உணவு திட்~ அந்த உணவுக்காகவாவது குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும் வந்து அந்த கல்வியை வந்து அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இப்ப அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்வி அப்படிங்கறது வந்து ஒரு அழியாத செல்வம் நம்மளை விட்டு என்னைக்குமே நீங்காத செல்வம் நம்மளை நம்~ யாரு நம்மளை கைவிட்டாலும் சரி இந்த கல்வி வந்து நம்மளை என்னைக்குமே கைவிடவே விடாது அதைவிட பயங்கரங்கள் எல்லாம் அங்கு மிகச் சாதாரணம் பேசிக்கொண்டே துருவித் துருவி camera வைத் திறந்து film ஐ எடுத்து நாவால் ஈரப்படுத்தி ஒட்டி நீட்டினான். படச்சுருலை எடுத்துக் கொண்டு போய் நிறைய பிரதிகளை எடுத்து செய்தியோடு பத்திரிகைகளுக்கு அனுப்பிவிடு எப்படியோ விமான போக்குவரத்து நேரமானதால் நீ புறப்பட சரியாக பத்து மணி ஆகிவிடும் ஒரு கற்றை பிரதிகளோடு உன் சிநேகிதியையும் அழைத்துக் கொண்டு இதே இடத்தில் வந்து விமானத்தை நிறுத்து நான் வந்து உன்னை கூட்டிப் போகிறேன். என்று தண்ணீரில் இறங்கிக் கொண்டான் ராபர்ட் அவர்கள் நின்ற இடத்துக்கு அருகில் மதில் சுவரில் ஆள் எடுத்து தடை செய்யப்பட்ட பகுதி அந்நியர் உள்ளே வர அனுமதி இல்லை என்றது பகுதிக்கும் அந்நியருக்கும் இடையே உள்ள இரும்பு கதவுகள் மெல்ல திறக்கப்படுவதை உணர்ந்ததும் அவசரமாக விமானத்தை கிளப்பி

வெளிப்படகு ஒன்று மணி ஓசையுடன் வெளியேறி போயிற்று கப் கப் என்று புகை கசியவாறு மிதந்து போயிற்று அது உணராத அளவு வானத்தில் உயிரே வட்டமிட்டு கவனித்து கொண்டிருந்தான் சுசி

தொலைவில் நின்ற வெறிப்படகை நோக்கி போய்க் கொண்டிருந்தன துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பின்னால் அமர்ந்திருந்த சில முக்கிய மனிதர்கள் அந்த வெயில் நேரத்திலும் முழுநீள கோட்டும் தொப்பியும் அணிந்து கருப்பு கண்ணாடியால் முகத்தை மறைத்து அடையாளம் காட்ட மறுத்தார்கள் அந்த வெறி படகு தீவை நெருங்கியதும் இரும்பு கதவுகள் பிளந்து திறந்து கொள்ளும் வரை அந்த படகு உள்ளே சென்று மீண்டும் கதவுகள் பொருத்திக் கொள்ளும் வரை வானத்திலேயே வட்டமிட்டுக் கொண்டிருந்தான் சுசி இரும்பு கதவுகள் முழுவதுமாக பொறுத்துக் கொள்ளும் வரை காத்திருந்து விமானத்தை இறக்கி கடலைத் தொட்டான் அந்தக் கதவுகளை நெருங்கிய போது சற்றே தள்ளி மதில் சுவருக்குக் கீழே பலகை ஒன்று திறந்து வழிவிட சரிந்து வந்து கடலில் விழுந்த ராபர்ட் தண்ணீரின் மேலே மிதந்தவாறு இரு கைகளையும் உயர்த்தி அசைத்தான் விமானத்தின் உள்ளே கருப்புக் கண்ணாடியை உயர்த்தி helmet டுடன் கழற்றி வைத்த சசி கேட்டான் நீந்த வருமா முதல் பரிசே வாங்கி இருக்கிறேன் என்றால் வசந்தி பெருமையாக அப்படியானால் சரி இன்று சசி விமானத்தின் மூடியை கழற்றித் தள்ளினான். தண்ணீரில் குதி குதித்தாள் தொடர்ந்து அவனும் குதித்தான். தண்ணீரின் குளுமைக்கு சிலிர்த்தார்கள் நீந்தினார்கள் அவர்கள் நெருங்க நெருங்க மரப்பலகை கதவை தாக்கி திறந்து உள்ளே போனான் ராபர்ட் வாருங்கள் உள்ளே போகும் முன் அட்டகாசமான ஓசை கேட்டு அண்ணார்ந்து பார்த்தார்கள் அந்த பகல் நேர பொழுதிலும் கூட இருட்டி போகும் அளவுக்கு கருப்பு மிருகங்கள் கும்பலாக கூடுவதும் கரைவதுமாக மின்னல் கோடுகளை கிழிப்பதும் பிறகு அதைத் தொடர்ந்து இடியோசையை பிரசவிப்பதுமாக இருந்தன உள்ளே போய் கதவை இழுத்துக் கொண்டதும் முழுவதுமாக இருட்டு அவர்களை விழுங்கியது கவனமாக வழுக்குப் பாறையில் ஏறுவதைப் போன்று எட்டுக்கால் பூச்சிகளைப் போல இரண்டு பக்க சுவர்களையும் தாங்கிப் பிடித்தவாறு முன்னேறினார்கள் பாதி தூரம் போனதும் கிசுகிசுப்பு குரலில் இருங்கள் என்று கையமர்த்தினான் மேல்புறத்து சுவரை கையால் மெல்ல தூக்கியதும் இடைவெளியில் வானத்தின் அட்டகாசம் தெரிந்தது மெல்ல தலையை நொடித்து நோட்டம் பார்த்தான் யாரும் இல்லை என்று உறுதியாக தெரிந்ததும் கதவை முழுவதுமாக தூக்கி திறந்து

ஒரு மரபூந்திலிருந்து ஒரு சின்ன துணி மூட்டையை ராபர்ட் எடுத்து பிரித்தான் புதிய துணிகள் இருந்தன இந்த சொர்க்கவெளி சோலையின் சீருடை உள்ளாடைகள் உட்பட அனைத்தையும் கழற்றி இவற்றை அணிந்து கொள்ளுங்கள் சீக்கிரம் ஏது இது திருடினேன் நான் உள்ளே போனது திருடியது பசிக்கு சமையலறையில் இருந்து முழுசுமாக அவித்த மசாலா கோழியை தூக்கி வந்து தின்றது எதுவும் யாருக்கும் தெரியாது

okay ஏன் சசி கேட்டான் என்ன உனக்கும் உன் காதலிக்கும் நான் சொன்னது புரியவில்லை போலிருக்கிறது உள்ளாடைகள் கூடாது என்றேன் ஏன்னா என்ற கேள்வி அவளிடம் இருந்து வந்தது இங்கே உள்ளாடைகளுக்கு அனுமதி இல்லை நிர்வாணம் இங்கே புனிதமான கலை பூஜை நேரத்தில் அந்த வீரலட்சுமி சொன்னால் எந்த நிமிடமும் திறந்த மேனியாக நிற்க வேண்டி வரும் சி என்னால முடியாது கத்தினால் முடியாது முடியத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே உன்னை அந்நியப்படுத்தி காட்டிவிடும் அடுத்த நிமிடமே நீ கொல்லப்படுவாய் அவள் அதிர்ச்சியை ரசித்தார் சரி நான் கொஞ்சம் அந்தப் பக்கமா திரும்பி நிக்கிறேன் சீக்கிரம் ஆகட்டும் வசந்தியை பிடிவாதமாக திருப்பி நிறுத்திய சசி அவள் முதுகுப்புறமாக நாடாவின் கொக்கியை நீக்கிய போது சிரித்தான் கஷ்டம் என்றாள்

கவுனோட சேர்ந்த குல்லா போன்ற ஏதோ சமாச்சாரம் தலையில் அமர்ந்து நெற்றி வரை மூடி கண்ணை மறைத்தது இருந்தாலும் அந்த மெலிதான ஆடை அவள் அந்தரங்க பிரதேசங்களை நிற வேதங்களை மறைக்க பிடிவாதமாக மறுத்தது அந்த சசியின் ஆடைகள்தான் வேடிக்கையாக இருந்தன தார் பாய்ச்சி வேட்டி கட்டி திறந்த மார்பில் கண்ட இடத்தில் சந்தனம் பூசி சிவப்பு நாமம் போட்டு தலைமுடியோடு காதுகளையும் மறைக்கும் கருமஞ்சள் நிற தொப்பி வேறு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கும்பல் போன்று அவன் அழுகையாக பார்க்க பார்க்க விழுந்து எழுந்து ரசித்து சிரித்தாள் வசந்தி தாத்தா மாதிரி இருக்க சரி சரி வாங்க என்று இழுத்துப் போனான் ராபர்ட் இவர்கள் உள்ளே போனபோது அங்கே சோதனையில் குழப்பம் நிரம்பி இருந்தது வெள்ளிப்படகை ஏற்றி வந்த ஆட்கள் தலை குனிந்தவாறு நின்று தவிக்க முகத்தில் இரண்டு நெருப்புத் துண்டுகளோடு பார்த்து பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தாள் வீராலட்சுமி முட்டாள்கள் வெறும் முட்டாள்கள் அவர்களில் ஒருவன் எதையோ சொல்ல முயல கையமத்தி தடுத்தாள் பேசாதே வர வர தீவின் அந்தரங்கம் பறிபோகிறது சுதந்திரம் குலைகிறது அந்நியர் நடமாட்டம் அதிகமாகிறது சந்ததி இல்லாமல் கும்பலில் நுழைந்து நின்ற வசந்தியும் சசியும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தார்கள் அது எப்படி என் அனுமதி இல்லாமல் அந்நியர்களை உள்ளே அழைத்து வர தைரியம் வந்தது உங்களுக்கு மதிப்பிற்குரிய அம்மாவே இது தணிக்கை மாதம் ஆயிற்றே தணிக்கை நினைச்சுட்டோம் பேசாத அவங்க ஏப்ரல் மாதத்திலேயே வந்து போய்யாயிற்று இவங்க யாருன்னே தெரியலயே பயப்பட தேவையில்ல நான் உங்கள் நண்பன் தான் இந்த குரலைத் தொடர்ந்து உள்ளே வந்த உருவத்தைக் கண்டதும் எதற்கும் அசையாத வீரலட்சுமியின் மனம் கூட ஒரு வினாடி அதிர்ந்தது மத்திய அரசிலும் மாநில அரசிலும் செல்வாக்கு அதிகம் உள்ள ஒரு பெரிய மனிதர் பெரிய அரசியல் புள்ளி வந்தவரின் பெயர் ராமத்தியம் அவரால் முடியும் எதுவும் முடியும் ஆடிக்கொண்டிருக்கும் அரசை கூட அவரால் நிமிர்த்த முடியும் மிதமான ஆட்சியைக் கூட அவர் நினைத்தால் நொடிப்பொழுதில் கவிழ்க்க முடியும் பொதுவாகவே அரசியலில் அவருக்கென்று ஒரு அந்தஸ்து உண்டு என்ன வீரலட்சுமி என்று முழுசாக பெயர் சொல்லி அழைத்ததும் கொஞ்சம் அயருதான் போனாள் அலட்சியமாக சிரித்தார் என் அருமை பெண் நிர்வாண சாமியாரே என்ன உன்னை பற்றியும் உன் ஆசிரமத்தைப் பற்றியும் தப்பான செய்திகள் வருகின்றன என்றவர் அவன் கை அமர்த்தியதும் நிறுத்தினார் குழந்தைகளே என் செல்லக் குழந்தைகளே நமது மதிப்புக்குரிய இந்த விருந்தினரிடம் நாம் தனித்து பேச வேண்டியிருக்கிறது அதனால் இன்றைய யோகா பாடம் ரத்து செய்யப்படுகிறது. அமைதியாக கலைந்து போங்கள் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷம் கஞ்சாவில் இருக்கிறதா ராமஜெயம் எதற்காக கேட்டார். வருகிற வழியெல்லாம் கஞ்சா செடிய பார்த்தேன். தெய்வீக சூழ்நிலைக்கு ஒத்துவராத செடிகள் அதில் பார் வீர லட்சுமி ஐயா, என் சீடர்கள் எதிரில் என்னை நீங்கள் பெயர் சொல்லி அழைப்பதை அனுமதிக்க முடியாது. அது என் கௌரவத்தை பாதிக்கும் அலட்சியப்படுத்தினார் அவர் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறவன் நானு என்னிடம் மரியாதை எதிர்பார்க்காதே எனக்கு மரியாதை வாங்கித்தான் பழக்கம் கொடுத்து அல்ல சரி விஷயத்த சொல்லுங்க உன்னைப் பற்றி நிறைய வதந்திகள் அரசாங்க அளவுக்கு உலாவுகின்றன உண்மைதானா இரண்டு ஒரு நாள் முந்தி இங்கே ஆராய அனுப்பப்பட்ட ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரியும் அவன் காதலியும் இறந்து கிடந்ததாக தகவல் இங்கே யாரும் வரவில்லை அதை நீ சொன்னால் நம்ப மாட்டார்கள் ஆனால் அதையே நான் சொன்னால் நம்புவார்கள் இங்கே கொலைகள் எல்லாம் மிக சாதாரணமாக நடக்கிறதாமே பொய் அதை நீ சொல்வதுதான் பொய் வருகிற வழியில் எரிக்கப்பட்ட மனித உடம்பின் வாசனையை உணர்ந்தேன் இன்னமும் காற்றில் மிச்சம் இருக்கிறது என்றால் இன்று காலையில்தான் ஆளை எரித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் வருகிறது பயந்தாள்

அவள் கண்களில் பயம் குறைந்ததும் சொன்னார் அதில் பாரு உன் ஆசிரமத்தைப் பற்றிய புகார்களும் கிசுகிசுக்களும் அரசாங்க அளவுக்கு வருகின்றன அதனால் விசாரணைக்காக என்னை போகச் சொல்லி இருக்கிறது அரசாங்கம் நான் சொல்லும் வாக்குமூலம் தான் உன்னுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கப் போகிறது அரசு முறையில் வருவதற்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் உன்னை பார்த்து பேச ஆசைப்பட்டு வந்தேன் புரிகிறதா புரியவில்லை நான் திருப்தியாக சந்தோஷமாக திரும்பிப் போய் எல்லாமே சரியாக நடக்கிறது நிழலாக எதுவும் நடப்பதில்லை என்று தீர்ப்பு சொன்னாலே போதுமானது அரசு நம்பி விடும் புரிகிறதா அர்த்தமாக பார்த்தார்

பெண்களிடம் பணம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை தவிர என்னிடம் இல்லாத பணத்தையா நீ தந்து விடப் போகிறாய் அது மட்டுமல்ல பணத்தேவைக்கு இவ்வளவு தூரம் நான் வர வேண்டிய அவசியமே இல்லை என் கொடைக்கானல் பங்களாவிலேயே உட்கார்ந்த நிலையிலேயே phone செய்தால் போதும் லட்சம் கோடி என்று என்னை தேடி வந்து விடும் என் தேவையே வேறு பெண்கள் அலுத்துப்போன விஷயம் வேறு சொர்க்கம் இங்கே நீ ஒரு தனி சொர்க்கமே உருவாக்கி வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன் யார் சொன்னது இங்கே இருந்து தப்பி வந்த ராபர்ட் என்கிற ஆள் பரவ விட்ட செய்தி என் காதுக்கும் வந்தது கதவுக்கு பின்னால் ஒளிந்திருந்த ராபர்ட் தனக்குள் சிரித்துக் கொண்டான் எப்படி வந்தது என்கிற ஆராய்ச்சிக்கு இது நேரமல்ல அந்த சொர்க்கத்தை நான் பார்த்தாலே போதும் பயத்தை எல்லாம் உதறிவிட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் மன்னியுங்கள் எனக்கு புரியவில்லை நீங்கள் குறிப்பிட்டுச் சொல்லும் சொர்க்கம் எது மின்னலடித்தது பச்சையாகவே சொல்கிறேன் பாரிஸ் ஹாங்காங் போன்ற ஊர் இரவு விடுதிகளில் கூட இல்லாத அளவு கும்பல் கும்பலான ஆண் பெண் உறவு காட்சிகளை நீ இங்கு நடத்துகிறாயாமே காம உணர்வுகளுக்கு பூரண சுதந்திரம் தந்தது இவ்~ அவர்களை இஷ்டம் போல ஏங்க விடுகிறியா~ விடுகிறாயாமே அதை நான் பார்க்க வேண்டாமா அருவெருப்பாக பார்த்தாள் வீரலட்சுமி

நீங்களும் உங்கள் காவல் ஆட்களும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் ஓய்வெடுங்கள் இரவு எட்டு மணிக்கு மேல் பூஜைக்கு அழைப்பு வரும் சரி என்றவர் உன்னை பற்றி எனக்கு தெரியும் வீரலட்சுமி நான் இங்கே வருவதை பற்றி அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கிறேன் நான் உயிரோடு திரும்ப வேண்டியது அவசியம் அதுதான் உனக்கு பாதுகாப்பு புரிகிறதா புரிகிறது என்ற பொருள் மீண்டும் மின்னலடித்தது மகிழ்ந்து போனார் ராமஜெயம் யார் அந்த வெள்ளை தோள் அழகி பெயர் என்ன கேதேறினா என்று வீரலட்சுமி அழைக்க அந்த அழகி மெல்ல திரும்பி பார்த்தாள் அம்மா இவள் தேவைகளை பூர்த்தி செய் அவள் தயங்கவே கோபம் வந்தது வீரலட்சுமிக்கு உனக்கு உத்தரவிட்டேன் மௌனமாக அந்த ராமஜெயத்துடன் இணைந்து நடந்தாள் அவள் வசந்தி என்ன இது வீட்டுக்குள் அடிக்கடி மின்னல் அடிக்கிறது அறைக்கதவுக்கு பின்னால் camera வுடன் இருந்த ராபர்ட் மறைந்து கொண்டான் வீரலட்சுமியை சந்தேகமாக திரும்பி பார்க்கும் போது வானத்தில் பெரிய இடி ஒன்று உருண்டு புரண்டு வந்து எங்கோ தொலைவில் சென்று மறையவே நிம்மதியானாள் தொடர்ந்து இடி வருகிறது என்றால் அது மின்னல்தான் விருந்தினர் அறைக்குள் போகும் வரை அந்த ராமஜெயத்தின் அணைப்பில் இருந்த வசந்தி சிரித்துக்கொண்டே விலகினாள் பயப்படாதீங்க mister ராமஜெயம் அவசரப்பட்டு கூச்சல் போட்டுறாதீங்க உங்கள் ரகசிய வருகை இப்ப ரகசியமா இல்லை தவிர நான் தனியாகவும் வரல துணைக்கு ஆள் இருக்கு தீவுக்கு மூணு mile அப்பால் இருக்கிற ராணுவ கப்பலுக்கு இங்க வந்திருக்கிற தகவல அப்பவே அப்பவே அனுப்பிட்டோம் ரகசிய போலீசுக்கு விஷயம் தெரியும் அதிர்ந்தார் இதுக்கே பயந்தா எப்படி நீங்களும் அந்த வீரலட்சுமியும் பேசின பேச்ச tape ல எடுத்து புகைப்படங்களோட அப்பவே அனுப்பி வச்சுட்டேன் முகம் வெளரிப் போனார் ராமஜெயம் கத்தினார் யார் நீ இப்போதைக்கு உன் சிநேகிதி சொல்ல முடியாது எதிர்காலத்தில் எதிரி ஆகுறதும் ஆகாததும் உன் கையில் இருக்கிறது நீ நடந்துக்கிற முறைய பொறுத்தது ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் உன் அரசியல் வாழ்வு இனி என் கையில் உன் எதிர்கால அந்தஸ்து இனி என் நாக்கு நுனியில் கைகளை பரபரவென்று தேய்த்துக் கொண்டு கேட்டாள் சரி இப்ப நான் என்ன செய்யணும் ஐயோ ஒன்றும் வேண்டாம் என்றார் அவசரமாக அலறலாக குளிக்கிறீங்களா காலையிலேயே ஆயிடுச்சு சூரியக்குடியில் அவர் அதிர்வதை ரசித்தாள். உன்னை சூரிய குளியல் குளிக்க சொல்லல ச்ச யாரு பாக்குறது அந்த கன்றாவியை மற்றவங்க குளிக்கறதை வேடிக்கை பாக்குறியா அலட்சியமாக ஒன்பது பைசாவுக்கு எடை போட்டாள் அவரை நீ பார்ப்பாய் அந்நிய உறும்புகளை நிர்வாணமாக பார்த்து ரசிக்க ஆசைப்படுகிற அசிங்கம் பிடித்த ஆள்தானே நீ வா ஜன்னல் கதவை கொஞ்சம் திறந்தால் உம் வந்து பாரு வந்து பார்த்து பூரித்துப் போனார் சூரியனே இல்லாத சூழ்நிலையிலும் கூட ஆஹ் சொல்லுங்க mam வணக்கம். சொல்லுங்கங்க

ஹம் ஹம் okay என்ன account open பண்ணனுங்க. savings ஆ current ஆ

நீங்க அதுக்கு வந்துட்டு collegeID வந்து ஒரு xerox எடுத்துட்டு வாங்க. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு aadhar card இருக்கா உங்ககிட்ட? aadhar எடுத்து இருக்கீங்கதான? அஹ் aadhar எடுத்துட்டீங்க. அஹ் அது ஒன்னு எடுத்துட்டு வாங்க அப்புறம் address proof காக வீட்ல வந்துட்டு ration card இந்தமாதிரி இல்ல வேற எதாவது இருந்த ஆமா pan card வேணும் தா மா. எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க. account ஓட எல்லாத்தையும் link பண்ணிரலாம். passport size photos வேணும் அத எடுத்துட்டு வாங்க வந்துட்டு okay ங்களை

okay உம் okay okay okay நீங்க வாங்க madam மொதல்ல first savings account open பண்ணுங்க. educational loan details வேணும் அப்புடின்னா நீங்க எந்த country ல போயி படிக்கலாம்னு இருக்கீங்க? என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க?

okay okay okay. அங்க என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க?

உம் உம் ஹம்

ஆமா mam நீங்க பண்ணனும் but வந்துட்டு நீங்க இப்போ பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க எப்போ போகணும்க்ரிங்களோ அப்போ கேளுங்க அப்போ concern college ல இருந்து வர்ற call lettervisa processing எப்டி போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே பாத்துட்டு ஆஹ் ஹம் ஓ அதெல்லாம் கொண்டுவந்து அப்போதைக்கு submit பண்றமாதிரி இருக்கும் உங்களுக்கு almost எவளோ amount தேவைப்படும் உங்களுக்கு ஆஹ் ஆஹ் உம் உம்

உம் உம் okay okay நீங்க அதெல்லாம் இப்போ நாங்க குடுத்தது வந்துட்டு maximum of the amount thirty lakhs வரைக்கும் தா ஒருத்தர் கேட்ருக்காரு வந்துட்டு ஏன்னா அது ஒரு amount க்கு மேல போகும்போது Collateral காற்ற மாதிரி இருக்கும் இப்போ last ஆ ஒரு six months before ஒரு பையனுக்கு sanction பண்ணது வந்துட்டு அவன் canada ல வந்து MS படிக்கப்போனான். அவனுக்கு thirty lakhs sanction பண்ணி அனுப்புனோம்

accommodation க்கு food க்கு அந்த மாதிரி தா அந்த பையன் வந்துட்டு இங்க இருந்து இது பண்ணிட்டு போனான் அதுக்கு வந்து ready பண்ணிட்டு prepare பண்ணிட்டு போனான் அதுத அங்க வந்துட்டு ஹம் ஹம் ஹம் ஹம்

ஆஹ் okay mam educational loan வாங்கறது பிரச்சனைல mam நீங்க அப்புறம் foreign போயிட்டு வந்துட்டீங்கன்னா அது வந்து கட்டணும் இங்க வந்து regular ஆ அது வந்து கட்டணும் என்ன அது வந்து நம்ப இந்தியால cibilscoreaffect ஆகும் so students வந்து அப்புடியே விட்ரலாம் ஆஹ் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புடின்னு நீங்க விற்ற ஒவ்வொரு இதுக்கும் interest multiply ஆகிட்டே இருக்கும் அதுனால அதுவும் mind ல வெச்சிட்டதா எல்லாருமே பாத்துக்கணும் ரெண்டாவது ஆஹ் கூட்டிட்டு வாங்க அப்பா என்ன work பண்றங்க? உங்க father okay okay அப்போ அதுல ஒன்னும் பிரச்சனை இருக்காது அதுல வந்து easy ஆ பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து நீங்க first graduate ஆ okay okay okay so அந்த certificate உம் எனக்கு. ஆமா ஆமா mam first graduate ந அது கொஞ்சம் processing ல முன்னாடி வரும் வந்துட்டு so certificate நீங்க வாங்கிருக்கிங்க இல்லையா first graduate certificate okay okay okay அது எடுத்துட்டு வாங்க வந்துட்டு அப்றம் university mark sheets university entrance attend பண்ணது visa processing இது எல்லாமே அப்போதைக்கு உள்ள வரும் வந்துட்டு அந்த country க்கு தகுந்த மாதிரி வேற என்ன documents தேவபடுதோ அது மாதிரி நான் சொல்றேன் நான் வந்துட்டு அதுவும் பண்ணனும் நீங்க நீங்க வந்துட்டு அங்க போயிட்டு அப்புடியேவும் விற்றக்கூடாது கைல எதாவது பைசா இருக்கும்போது interest மாதிரி எனக்கு repay பண்றமாதிரி அதுல காமிச்சிட்டே இருக்கனும்

அத mam ஆஹ் ஆஹ் பண்ண தேவையில்லாத but ஆனா அது வந்து எல்லாரும் அப்புடியே open ஆ சொல்லமாட்டாங்க actual ஆ four years க்கும் நீங்க first year வாங்குன one lakh க்கு interest வந்துட்டு தா இருக்கும் second year வாங்குனப்ப ஆஹ்

day one ல இருந்து அதாவது எப்புடின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு credit பண்ற day one ல இருந்து the interest will startokay வா ஆனா மத்த ஆஹ் loan மாதிரி நீங்க immediate ஆ pay பண்ணியே ஆகணும் next month அந்த thirty days ல இல்ல அவசியமில்லை அவ்ளோதா அதுல point எ தவற so interest இல்லனு எந்த bank மே எங்கேயுமே declare பண்ணவேயில்லை நம்ப அந்த அதுல நோட் பண்ண point அதுத நம்மளால முடியும் பொது அந்த month interest அ அந்த month ல pay பண்றதுக்கும் அத எல்லாத்தையும் சேர்த்து வெச்சி one and half years கழிச்சி pay பண்றதுக்கும் ஆன difference அ ந என்கிட்ட இந்த bank ல loan வாங்க வரறவுங்களுக்கு நாங்க சொல்லிடறது ஏன்ன final ல தெரியாரும் பொது அது தேவையில்லாத burden sir நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நா அப்பப்ப pay பண்ணீருந்துருப்பன் அப்புடின்னு பின்னாடி சொல்லக்கூடாது அது ஒரு barrier ஆ யாருக்கும் வன்தரக்கூடாது அதனால நாங்க வந்து அதையும் சொல்லிடறோம் வந்துட்டு okay ங்களா அந்தமாதிரி அது பண்ணும்போது வரும் வந்துட்டு நீங்க actual ஆ என்ன course choose பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கீங்க

உம் உம் ஒன்னும் பிரச்னை இல்ல வேலை கிடைச்சிச்சா என்ன பண்ணவேண்டியதுதானா அவ்ளோதா வந்துட்டு அஹ் பண்ணிக்கவேண்டியதுதா

ஹம் ஹம் ஹம் போயிதா ஆகணும் வந்துட்டு வந்து அஹ் அப்புறம் advance technology காகவாது நம்ப அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதுதாயிருக்கு அங்க கொஞ்சம் எல்லாமே education system மே வேற தானே அத கொஞ்சம் அப்புடியே பாக்கவேண்டியதா இருக்கு வந்துட்டு mam savings account இப்போ open பண்ணி நீங்க எல்லாமே பண்ணனிக்குங்க இது வந்து நீங்க வந்தீங்கனா நாளைக்கு எல்லா things உம் எடுத்துட்டு வந்திங்கனா immediate ஆ ஒரு ten to fifteen minutes ல உங்களுக்கு account open ஆகிடும் one or two days ல அத activate ஆயிடும் okay ங்களா activate ஆனதுக்கு அப்புறம் ஆஹ் நீங்க internet ல use பண்றிங்களா என்ன பண்றீங்க net banking வேணுமா ஆஹ் check leaf வேணுமா எல்லாமே அதுல வரும் அதெல்லாம் நீங்க பாத்து use பண்ணிக்கோங்க வந்துட்டு நீங்க already major இன்றதுனால உங்களுக்கு வேற எந்த support உம் தேவைப்படாது. இப்போ seventeen years அந்த அந்தமாரி students அதுக்கு கீழ வந்தங்கநாத நாங்க gaurdian sign அந்தமாரி கேட்போம் அது ஒன்னும் தேவையில்ல but இந்த account account ல வந்து நீங்க கொஞ்சம் balance நல்ல maintain பண்ண பாருங்க ஏன்ன இத வந்து ஒரு ஆஹ் உங்களுக்கு loan time ல உங்களுக்கு helpful ஆவோ கொஞ்சம் ஆஹ் காமிக்கறதுக்கு கொஞ்சம் okay okay வாங்க வாங்க okay okay mam அஹ் அது பண்ணுங்க கொஞ்சம் amount இருக்க மாதிரி நீங்க அதுல பாத்துக்கோங்க ஏன்ன வந்துட்டு நமக்கு அது வந்து நமக்கு reflect பண்ண காமிக்கறதுக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் வந்துட்டு okay ங்களா வந்துட்டு உம் okay சொல்லுங்க வேற என்ன doubt இருக்கு உங்களுக்கு

ஆமா mam ஆஹ் RD மாதிரியே இருக்கு mam அந்த RD வந்து பாத்தீங்கன்னா minimum amount வரைக்கும் RD போடலாம் முன்னாடி வந்து amount ரொம்ப high பன்னிருந்தோம் இப்போ அந்த amount வந்து கம்மிபண்ணிருக்கோம் RD க்கு so வந்துட்டு minimum amount two fifty ல இருந்து RDstart ஆகுது வந்து அது வந்துன யார்வேணும்னாலும் போடலாம் அந்த மாதிரி பண்ணிட்டுஇருக்கோம் வந்துட்டு five years continues ஆ அந்த RD போடும்போது அத mam two fifty ல இருந்து எவளோ வேணுனாலும் போடலாம் வந்துட்டு ஆஹ் amount போடலாம் அந்த மாரி minimum amount வந்து முன்னாடி five hundred இருந்ததா இப்போ two fifty கம்மி பண்ணிருக்கோம் வந்துட்டு two fifty இக்கு ஏன்ன இன்னும் கொஞ்சம் நெறைய people பண்ணனும் உள்ள வந்து transact பண்ணனும் அப்புடிங்கறதுக்காக saving scheme கொண்டுவரணும் அப்புடிங்கறதுக்காக அது பண்ணிருக்கோம். நீங்க five years போட்டிங்கனா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு thirty percentage மேல வந்துட்டு உங்களுக்கு returns ல வட்டி நல்ல கிடைக்கும் உங்களுக்கு வந்து அஹ் interest வந்து seven point five percentage வருது mam ஆனா thirty percentage மேல உங்களுக்கு lump ஆ amount கிடைக்கும் உங்களுக்கு போட்ட amount விட thirty percentage இக்கு மேல உங்களுக்கு lump ஆ கிடைக்கும் ரெண்டாவது இது வந்து எதுக்கு RD ய suggest பண்றோம்னா நம்ப ஏதாவது plan பண்ணிருப்போமில்ல ஒரு பெரிய பொருள் வாங்கறதுக்கு இந்தமாதிரி இல்ல கைல இருந்த amount செலவாயிடும் lump ஆ ஒரு amount எடுத்த அது வேற எதுக்காவது use பண்ணிரலாம் அப்புடின்ற மாதிரி தா எல்லாருமே இங்க use பண்ணிக்கறாங்க RDbreak அ பண்ணி மறுபடியும் fixed ஆ கொண்டது வந்து வந்து இங்க போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு RD தா start பண்ணுவாங்க யாரும் அத எடுத்து அவ்ளோவா use பண்ணமாட்டாங்க அது அப்புடியே continue ஆ saving போயிட்டே இருக்கட்டும் அப்டீன்ற மாதிரி தான் எல்லாருமே use பண்றதுக்கு இந்த schemes அ use பன்னிக்கிறாங்க வந்துட்டு, இப்போ அதுதான் scheme ல நல்லா போயிட்டுருக்குறது பேசுறது எல்லாமே upcoming பன்னிட்டுருக்கோம் வந்துட்டு okay ங்களா?

ஆஹ் hello சொல்லுங்க mam இது airtel customer care உங்களுக்கு என்ன தகவல் தேவை படுது உம் தெரியாம எப்படி mam இருப்பிங்க அது வந்து உங்களுக்கு customer care ல இருந்து call வரும்போது தான உங்கள்ட இந்த numbers ஆஹ் வந்து இது அழுத்துங்க first ஒன்னு அலுத்துங்கனு தான வரும் அது வந்து நீங்க எப்டி அழுதுனீங்க

mam இங்க இருந்து mam call வந்து இருக்கு அனா யாரோ ஒருத்தவங்க அழுத்தி இருக்காங்க யாருனு தெரியல உங்களுக்கு இப்போதைக்கு இந்த caller tune வேணுமா வேணாமா okay அப்பாவந்து அத எடுத்து விற்றவ இன்னக்கி உங்களுக்கு எடுத்து விட்ரலா வேணுனா வச்சிக்கல இல்லனா பிரச்சனை இல்ல இப்போ உங்களுக்கு வென அப்படித்தானா